ஏங்கல் பைக்ல போயிட்டு இருக்கா.

பின்னாடி பெரிய மல எல்லா இருக்கு.

இந்தியன் ஆயில்னு போர்டு வச்சிருக்காங்க. ஒரு அங்கிள் நடந்து போயிட்டுருக்காங்க.

அங்க ஒரு ஆட்டோ திரும்புறதுக்கு நிக்குது.

இது ஒரு கடை பக்கத்துல நிறைய போடு எல்லாம் வச்சிருக்காங்க.

கீழ ஒரு தாத்தா அந்த கட்டையெல்லா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்ருக்காங்க.

அவன் பக்கத்துல ப்ளூ கலர்ல சீட் விரிச்சு இருக்காங்க.

கிரீன் கலர் சீட் போட்டு இருக்காங்க பக்கத்துல ஒரு வீடு இருக்குது.

இங்க பெரிய போர்டு வச்சிருக்காங்க.

டீ காபி கடைன்னு எழுதிருக்கு அந்த கடைக்குள்ள நெறைய லைட் இருக்கு.

இங்க நறைய பேர் நிக்கறாங்க.